அந்த சர்ச்சுக்கு கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு.

அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு காருக்கு பெட்ரோல் போட்டு இருக்கு.

அந்த இடத்துல நெறைய ஷாப் இருக்கு.

இங்க ஒரு சின்ன பில்டிங் இருக்கு.

இங்க ஒரு சின்ன ரெஸ்டாரன்ட் இருக்கு.

இங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ க்கு போஸ் குடுத்துட்டு இருக்காங்க.

இங்க ஒரு சின்ன ரோடு போகுது.

இங்க ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு.

இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல நெறைய பாறைகள் இருக்கு.

இங்க ஒருத்தர் ப்ளாக் கலர் ஷர்ட் போட்டு நின்னுட்டு இருக்காரு.

அந்த ரோட்டுக்கு சைடுல தேங்க் யூ விசிட் அகைன் அப்டின்ட்டு எழுதிருக்காங்க.

இவுங்களோட ஃபேஸ் எல்லா பிளர் பண்ணி இருக்கு. ‌

அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு.

இந்த சந்தையில கொஞ்ச பேரு இருக்காங்க.

இங்க ஒரு பழைய பஸ் இருக்கு.

இந்த பஸ்ஸுக்கு ப்ளூ வித் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

அந்த பேங்குக்கு முன்னால ரெண்டு பேர் இருக்காங்க.

இங்க ஒரு வீடு இருக்கு.

அந்த பேனரு க்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

அந்த ஹாஸ்டலுக்கு முன்னால பைக் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு சின்ன ஊர் இருக்கு.

அந்த மலைகள்ல நெறைய பாறைகள் இருக்கு.

இங்க ஒரு இரவு நேரத்த காம்ச்சிருக்காங்க.

இரவு நேரமா இருக்குறதுனால பிளேகிரவுண்ட்ல லைட்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

இந்த அடிக்கி இருக்க ஷெல்ஃப் ல மேல நெறைய கார்போட் பெட்டிகள் வெச்சுருக்காங்க.